கொல்~ கொல்கத்தாதான் இரண்டு ராஜஸ்தான் வந்து ஒண்ணுதான் first அதுவும் two thousand eight ல மட்டுந்தான் அடிச்சாங்க first season first IPL ஆரம்பிச்சப்போ ராஜஸ்தான்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

இல்லை இல்லை first இரண்டு match தான தோத்தாங்க அடுத்து சென்னையோட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

மொத்தம் பதினெட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்பது team மோட விளையாடனும் இரண்டு இரண்டு match பத்து ஓ இப்போ பதி~

இப்போ வந்து ஒன்பது team இல்ல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

அப்படியா விவேக்

இரண்டு தடவை இரண்டு தடவை match நடக்காதா ஒரு team கூட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 சரி சரி விவேக் நான் எல்லாத்துக்கும் நினைச்சேன்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 ஓ சென்னை அவ்வளவுதானா நான் இன்னும் இரண்டு match இருக்குன்னு

யும் விளையாடப்போற கடைசி match ஒண்ணா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

அஹ் சென்னை bowling லதான் இது பண்றாங்க batting strong ஆ bowling தான்

two thousand nineteen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

அஹ் இரண்டு மூணு run ல தான் இது பண்ணிட்டான்னு நினைச்சேன்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

இந்த~இந்த வருஷம் சர்துல் batting கும் super ஆ ஆடியிருப்பான் ஆமா ஆஹ் எவ்வளவோ அடிச்சான் முப்பது ball க்கு அறுபத்தெட்டு six அடிச்சான் நாலு six ஓ ஐந்து six ஓ அடிச்சான்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 ஆஹ் இவன் அடிச்சதாலதான் அந்த match ஏ ஜெயிச்சாங்க கிட்ட ஆமாமா bowling கும்அன்னைக்கு நல்லா போட்டான்

அப்புறம் இது நேற்று match ல இரண்டுபேருமே சுத்தி போட்டாங்க இல்ல கோலியும் டு ப்ளேசிஸ்சும்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

ஆஹ் இப்போ CSK ல தேஷ்பாண்டேன்னு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா

first match ல கொஞ்சம் first match ரொம்ப கொஞ்சம் இதா போட்டுட்டான் first இரண்டு match சுமே no ball அதிகமா போட்டுட்டு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

அஹ் ஆகாஷ் wicket எடுத்துட்டானாம்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 ஒரு முப்பத்தி ஐந்துக்கு ஒரு wicket ஐந்தாவது over போயிட்டு இருக்கு ஹைதராபாத் team ல யார் பெரிய player இருக்காங்க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

okay இந்த time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

புவனேஸ்வர் குமார் உமரன் மாலிக் அப்புறம் ஜாக்சன்னு ஒருத்தன் இருக்கான் ஒருத்தர் அப்புறம் spinners ல வந்துட்டு spinners ல வாஷிங்டன் சுந்தர்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

okay okay நட்ராஜ் pace போட நிறையப்பேர் இருக்காங்க போல

okay டெல்லி team னா இவன் ஒருத்தன்தான் இருக்கான்னு நினைக்கிறேன்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 ஆஹ் ஆமா ஒரு match இவன் மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது run எடுத்தான்

எல்லாருமே உடனே out ஆயிட்டாங்க பத்து run கூட எடுக்கல வேற யாரும்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

சரி bro captaincy நேத்து பாரிஸ்கான் இருந்தா அடிச்சிருந்திருப்பான் ஜெயிக்கவேண்டிய match தான் தோத்துட்டாங்க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

hello இது vivo shop தான ma'am ஆமா vivo gift shop தான் ma'am உங்களுக்கு என்ன.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 first எனக்கு wedding ஆ அஹ் wedding function க்கு எனக்கு gift உ ready பண்ணணும் ma'am அஹ் அதுக்கப்புறம் birthday function க்கு அதுக்கு எப்படி எப்படி range rate லாம் இருக்குது அஹ் அப்படியே கொஞ்சம் அந்த details லாம் எனக்கு சொல்லுவீங்களா ma'am okay ma'am எங்க கிட்ட நிறைய வந்து wedding collections gift லாம் இருக்கு நான் உங்களுக்கு first wedding collections gift எல்லாம் பத்தி நான் உங்களுக்கு explain பண்றேன் okay ma'am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 அதுல வந்து round குடுத்து இருக்காங்க so அந்த round ல வந்து உங்களுக்கு ஒரு photo வரும் okay வா round round அஹ் photo இருக்கும் ma'am ஒரு cloth லயா ma'am அது எப்படி சும்மா அஹ் நீங்க normal லா இப்ப round ஆ அந்த cloth ஆ வெட்டி வெச்சுருப்பீங்களா

மத்தபடி இதுக்கு மேல வந்து fifty இந்த twelve number one to one ல இருந்து twelve வரைக்கும் வரைக்கும் அஹ் குட்டி குட்டியா வந்து number அந்த குட்டி குட்டியா உங்களுக்கு focus இருக்கும் அது வந்து பாக்கறதுக்கு வந்து அழகா இருக்கும் இப்ப sudden ஆ பாக்கும் போதே clock மாதிரி இருக்காது but அது clock model லதான் center ல மட்டும் clock அந்த மாதிரி இருக்குது ma'am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 six hundred rupees கிட்ட ஆகுமா ma'am அதாவது நம்ம இப்ப wall லுல கூட அதை மாட்டிக்கிடலாம் அது ஒரு clock மாதிரி நம்ப அத use பண்ணோம்னா அதே நேரத்துல அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதன ma'am ஆமா ma'am நீங்க வந்து அவங்களுக்கு வந்து system பண்ணும் போது அவங்க வந்து use பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய use பண்ணிக்கலாம் but sudden ஆ பாக்கறதுக்கு ஒரு clock மாரியே இருக்காது but அது center ல மட்டும் clock வரும் timing வந்து அது ஓடிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளயே வந்து photos இருக்கும் அது கொஞ்சம் பாக்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும் ma'am ஓ அப்படியா ma'am ஆ okay ma'am okay அ இதுக்கு ra~ rate எவ்வளவு சொன்னீங்க ma'am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

அஹ் நீங்க யாரோட photos வச்சிருக்கீங்களோ அந்த photo அ வச்சு நெக்~ அதே doll மாதிரி ready பண்ணலாம் ma'am அதுவும் பாக்கறதுக்கு cute அ அழகா doll மாதிரி but அவங்களோட photo வச்சுட்டு நாங்க இது மாதிரி ready பண்ணி கொடுப்போம்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 ஓ doll ஆ அவுங்க photo வ இப்போ doll ல எப்படி அதுக்கு front ல அஹ் வச்சு நீங்க edit பண்ணி கொடுப்பீங்களா ma'am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

six ninety-five rupees ninety-five rupees கிட்டயா அஹ் okay ma'am okay அதுக்கு அப்பறம் ஒரு pack ஒரு gift பாத்தீங்கன்னா magic mirror photo frame சொல்லுவாங்க இது எப்படின்னா வந்து அஹ் என்ன shape னாலும் இருக்கும் square இருக்கும் rectangle இருக்கும் இருக்கும் heart இருக்கும் so அந்த shape ல வந்து photo வைக்கும் photo வச்சுட்டு but வந்து light போட்டா மட்டும் அதுல வந்து ஏன்னா ஒரு LED மாதிரி குடுத்துருப்பாங்க அது வந்து நல்லா மாதிரி இருக்கும் light off பண்ணா அது வந்து black colour ல இருக்கும் light ஆ வந்து போட்டா அது வந்து பாக்குறதுக்கு வந்து night blink ஆயி blink ஆயி வரும் அது நம்மளுடைய photos வரும் so அந்த மாதிரி ஒரு patients அது பாத்தீங்கன்னா six hundred rupees ஆகும் ma'am ஓ அப்படியா ma'am okay ma'am okay அ இதை இன்னொருக்கா நீங்க சொல்லுங்க ma'am எனக்கு அது புரியல எப்படி நம்ம ஒவ்வொரு இதுலயும் ma'am எப்படினா என்ன என்ன shape னாலும் இருக்கும் அதுல வந்து நம்ம எங்களுடைய நீங்க யாரோட photo வந்து கேக்கணுமோ அந்த photo வ நாங்க வந்து அதுல வந்து ready பண்ணி கொடுத்துருவோம் நீங்க light போட்டா மட்டும் அதுல blink ஆகி வரும் night time அ night time நீங்க use பண்றதுக்குலாம் நல்லா இருக்கும் ஓ அப்படியா ma'am ஆ okay ma'am okay அ next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 உங்களுடைய photo உங்களுடைய என்ன என்ன photo வச்சு யாருக்கு photo நீங்க வைக்கணுமோ அந்த photo வ நாங்க வந்து என்ன பண்ணுவோன்னா pencil art இருக்கு ma'am so அதே மாதிரி drawing பண்ணி அந்த நிலா மாதிரி இருக்கும் அந்த நிலாவு மாதிரி இருக்கும் so நாங்க அதுல வந்து drawing பண்ணி கொடுபோம் அது வந்து எப்படின்னா light அதுக்குள்ள வந்து சின்னது light வச்சு நாங்க ready பண்ணி கொடுபோம் ma'am அதுக்கு வந்து night time லாம் வந்து நீங்க வந்து உங்க hall அ வந்து decoration பண்ணி போடலாம் hall அ வந்து தொங்குற~ தொங்குறத்துக்கு விடமாரிலாம் பண்ணலாம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் அது பாத்தீங்கன்னா rate பாத்தீங்கன்னா thousand three hundred fifty something ல வரும் ma'am ஓ அப்படியா ma'am okay ma'am okay அஹ் அந்த நிலாவுல ரெண்டு பேர்த்துக்கு face உம் வைக்கிற மாதிரி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 ஆமா ma'am ரெண்டு face நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல அப்புறம் family ஆ இருக்கிறவங்க ஒரு நிலா மாதிரி இருக்கும் பாக்க full அ round உ அந்த மாதிரி இப்ப next பார்த்தீங்கன்னா அஹ் எப்படி சொல்றது ஒரு photo frame நிறைய குட்டி குட்டி photo நிறைய like thousand two thousand photo கிட்ட போயிக்கலாம் அதுக்கு மேலே வந்து ஒரு

அ okay ma'am இந்த நிலான்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல அதுல இப்போ light போட்டா அது night எரியிற மாதிரி அப்படி ஏதாவது imagination அப்படி ஏதாவது நீங்க பண்ணுவீங்களா இல்லைன்னா சும்மா மட்டும் அஹ் wall ல அது தொங்கவிடுற மாதிரி மட்டும்தானா தொங்கவும் நீங்க போட்டுக்கலாம் அதுக்குள்ள நாங்க வந்து light test வந்து set பண்ணிட்டு இருக்கோம் ma'am light போடும் போது பார்ப்பதற்கு night நீங்க வந்து room ல இருக்குற எல்லா light யும் off பண்ணிட்டு அந்த நிலாவுல இருக்குற light அ மட்டும் போட்டீங்கன்னா பாக்கறதுக்கு நிலா மாதிரியே இருக்கும் okay ma'am okay okay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

three forty-nine rupees ல three forty-nine ல இருந்து start ஆகும் நீங்க வந்து உங்களோட size க்கு ஏத்த மாதிரி amount வந்து increase அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த couples வந்து hand எல்லாம் வைப்பாங்கல hand அ புடிச்சிட்டு அதுக்கப்பறம் வந்து அஹ்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 அஹ் hand அது புரியலை ma'am அது ma'am ஒரு hand மாறிலாம் ready பண்ணி குடுத்துருப்பாங்க இப்போ அதுல வந்து நம்ம வந்து hand அ கட்டிக்கிட்டு hand அ விடணும் அது வந்து dry ஆகி வரும் போது அந்த hand மட்டும் மேல வரும் so அது மட்டும் hand மட்டும் நாங்க வந்து crop பண்ணி அஹ் okay ma'am அ நீங்க சொல்றது இப்பதான் ma'am புரியுது ஆமா அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகாதான் ma'am இருக்கும் okay ma'am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

glass bottle glass bottle ல அவங்களோட photo வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து sand அ வச்சு join பண்ணி அது வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் watch ல photo ready பண்ணி கொடுப்போம் அப்பறோம் cup உ இப்ப இங்க இன்னொரு recent ஆ ஒரு model வந்துருக்கு ma'am எப்படின்னா அஹ் ஒரு cup உ அது வந்து எப்படின்னா வந்து அந்த cup ல வந்து photo இருக்கும் இப்ப வந்து அந்த time வரும் ரெண்டும் வரும் எதுவும் வரும் so அந்த மாதிரி two fifty rupees ல இருந்து start aguthu ma'am இப்ப size க்கு ஏத்தமாரி

அது நல்லா இருக்கும் ma'am பாக்குறதுக்கு அந்த photo இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஏதும் hot water மட்டும் ஊத்தும்போது அந்த photo full ஆ அப்படி தெரியறதுன்னு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கா~ நான் already ஆ என் friend ஒருத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ma'am ஆமா ma'am அந்த மாதிரி இருக்கும் அது பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லாருக்கும் நீங்க வந்து அஹ் gift உ present பண்ணும் போது அவங்களுக்கும் ஒரு ரொம்ப happy ஆ இருக்கு இந்த மாதிரி புதுப்புது model ல gift உ வாங்கிருக்கீங்கனு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப happy அ இப்ப நமக்கும் இந்த மாதிரி present பண்ணும் போது next உ next உ வேற எதாச்சும் marriage functions க்கோ present பண்ணும் போது அவங்களுக்கும் வந்து பண்ணும் போது நமக்கும் ஒரு idea கிடைக்கும்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 okay ma'am okay ஆ அஹ் okay ma'am இப்போ அந்த நிலா மாதிரி ஒண்ணு சொன்னீங்கல ma'am எனக்கு wedding gift ஆ அது okay தான்மா முதல்ல இப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள photo வச்சு அஹ் அதுல உள்ள light வச்சு அஹ் அஹ் அஹ் உள்ள light வச்சு அத இது ப~ create பண்ணுங்க ma'am அது நல்லா இருக்கும் ma'am